அவங்க கைல ஒரு கப் இருக்கு.

அதுக்குள்ள வைட் கலர்ல ஏதோ ஒரு லிக்விட் இருக்கு.

அந்த பில்டிங் ரெட் கலர்ல இருக்கு.

இங்க நெறைய வெள்ளி டம்ளர் இருக்கு.

எல்லாமே லைனா ஒன்னுக்கு மேல ஒன்னு அடுக்கி வெச்சிருக்காங்க.

சைடுல டாக்டர் ஜிஜோ எம் ஜார்ஜ்னு எழுதிருக்கு.

அந்த எடத்துல நெறையா பாறைகள் இருக்கு.

அந்த எடத்த சுத்தி நறையா செடி வளந்துருக்கு.

அந்த பில்டிங் கிரீம் கலர்ல இருக்கு.

இங்க கல்லு ட்விஸ்ட் ஆன மாரி ஒரு ஆர்ச் குடுத்துருக்காங்க.

இந்த செலய சுத்தி காம்பவுண்ட் கட்டிருக்காங்க.

சில கடைகள் இருக்கு நறைய வண்டி பார்க் பண்ணிருக்காங்க.

அந்த கடையோட பேரு ஸ்மார்ட் பாயின்ட் .

அந்த கொளத்து பக்கத்துல நறையா கல் இருக்கு.

இந்த சலூன்க்கு கீழ பலூனால டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

பலூனுக்கு முன்னாடி சில மனுசங்க நின்னுட்டுருக்காங்க.

இங்க நெறைய பச்ச மிளகா இருக்கு.

இங்க ஒரு மனுஷ ஃசெல்பி எடுக்குறான்.

அவங்க ஒயிட் கலர் ட்ரஸ் போட்ருக்காங்க.

அவங்களுக்கு பின்னாடி இருக்கற ஸ்கிரீன் பிளாக் கலர்ல இருக்கு.

இங்க ஒரு மேரேஜ் பங்க்ஷன் நடக்குது.

அவங்களுக்கு பின்னாடி பூக்களால டெக்கரேட் பண்ணி இருக்காங்க.

இங்க ரெண்டு மனிசங்க வேல செஞ்சிட்டுருக்காங்க.

அவங்க கையில ஒரு கட்டை இருக்கு.

அந்த கட்டைய வெச்சு இழுத்து வேல செய்றாங்க.